இந்த ரூம் பாத்த ஒரு பெரிய ஹால்லு அதுல வந்து ஸ்டேஜ் டெக்ரேஷன் பண்ணிருக்காங்க.

அப்றோ ஃபேன் ரெண்டு ஃபேன் சுத்திட்ருக்கு.

முன்னாடி கட பில்டிங் எல்லா இருக்--

சின்ன சின்ன கட அங்யே இருக்குது.

லெஃப்ட் சைடு ல ஒரே ஒருத்தவங்க நிக்கிறாங்க.

அதுல ஒரு குட்டியான ஒரு போட் இந் சைடு கீழ நின்னுட்டுருக்குது.

பின்னாடிலா நெறைய குட்டி குட்டி மலையெல்லா இருக்கு.

வீட்டுக்கு வெளியேல இருந்து பேக் சைடு பால்கனியிலிருந்து பாக்கும்போது இன்னொரு வீட்டோட டெரஸ்ல சோலார் சிஸ்டம் வச்சிருக்காங்க.

அங்கங்க நெறைய பேரு கார பார்க் பண்ணி விட்ருக்காங் நெழல்க்கடில.

இங்க பக்கத்துல ஒரு ரைட் சைடு ல ஸ்ட்ரீட் லைட் டு --

அப்றோ இந்த சைட்லெல்லா ஃபுல்லா பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணிர்க்காங்க.

அதோட போடு இன்டோர் அவுட்டோர் அப்டின்னுருக்கு.